ஆஹ் வணக்கம் ரேஷ்மா மற்றும் பெரோஸ் வணக்கம் அஜித் வணக்கம் ரேஷ்மா வணக்கம் அஜித் வணக்கம் பெரோஸ் ஆஹ் சரி இப்ப வந்துட்டு நம்ம வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தைப் பத்தி பேசுவோம் இப்ப வந்துட்டு எல்லாருமே நினைக்கக்கூடியது ஆஹ் நான் குண்டா இருக்கேன் நான் எப்படி சீக்கிரமா ஒல்லியாகுறது சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க

ஆஹ் எனக்கு அதைப் பத்தின விழிப்புணர்வு இல்ல நான் வந்து எப்படி என் உடல் எடையை அதிகரிச்சிருக்குது அப்படின்றதுதான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கான சில குறிப்புகள் வேணும்ன்னா நான் நம்ம இந்த தொடர்புல அதைப் பத்தி பேசுவோம் உடல் எடையை எப்படி குறைக் குறைக்கிறதுன்னு நீ உங்களுக்கு தெரியுமா பெரோஸ் உங்களுக்கு அதைப் பத்தி ஏதாவது கருத்து இருக்கா

நீங்க இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒகே எல்லாரோட வெயிட்க்கு ஏத்த மாரி ஒரு கலோரிஸ் கவுண்ட்ன்னு இருக்கும் சோ அந்த கவுண்ட வந்து நீங்க கம்மி பண்ணீங்கன்னா உங்க வெயிட் குறையும் அந்த கலோரிஸ் கவுண்ட வந்து அதிகமா இது பண்ணீங்கன்னா உங்களோட வெயிட் ஏறும் இப்போ உங்களுடைய எக்சாம்பல் நீங்க ஒரு சிக்ஸ்ட்டி கேஜின்னா ஒரு டூ தொளசண்ட் கலோரிஸ் தான் வந்து உங்களோட மெய்ண்டனன்ஸ் வால்யு சோ அந்த டூ தொளசண்ட் கலோரிஸ் வந்து ஒரு தொளசண்ட் எயிட் ஹண்ட்ரேட் தொளசண்ட் செவ்வென் ஹண்ட்ரேட்ன்னு நீங்க குறைஞ்சு கொறைய குறைச்சிட்டு சாப்டீங்கன்னா உங்களோட ஆட்டோமாட்டிக்கா உங்களோட வெயிட் குறைய ஆரம்பிக்கும் சோ அதோட சேர்த்து கார்டியோ அப்புறம் ஒர்கவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ்ல உங்களோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் நீங்க அத கன்டினியூ பண்ணும் போது அது குறைஞ்சிட்டே இருக்கும் உங்களால உங்களுக்கு எவ்வளவு வெயிட் குறைக்கணுமோ அவ்வளவு வெயிட் வரையும் குறைச்சிட்டு சோ அந்த வெயிட்ல இருக்கும்போது அத பாலன்ஸ்ஸானா ஒரு டயட் இருக்கும் சோ நீங்க அத சாப்பிட்டீங்கன்னாவே கரெக்ட்டா இருக்கும் அதுக்கு புட் வந்து நீங்க ஆயில் கம்மியா இது பண்ணணும் அண்ட் சுகர் சால்ட் இதெல்லாம் பேசிக்ஸ் சுகர் சால்ட் அப்புறம் ஆயில் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸி புட்லாம் அவொய்ட் பண்றது ஜங்க் புட்ஸ் எல்லாம் அவொய்ட் பண்ணாவே வீட்டு சாப்பாடு அண்ட் ப்ரோடீன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட்டா வெயிட் லாஸ் ஆகும் ஆஹ் கண்டிப்பா பெரோஸ் இப்ப வந்துட்டு ஒல்லியா இருக்கறவன் குண்டா குண்டா இருக்கறவன் ஒல்லியாவோன்னு நினைப்பாங்க ஆஹ் பழக்கத்துக்கு பழக்கம் ஆயிட்டேதான் இருக்கு இதோ இப்ப வந்துட்டு ஜிம்க்கு எல்லாம் போறாங்க அதாவது எக்ஸர்சைஸ் டெய்லின்னு பார்த்தா உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க இல்லை ஆஹ் டெய்லியும் பண்றது எல்லாமே வழக்கமா இருக்குது இதனால சில பேரு உயிரிழக்க ஆபத்துக்களே வருது இந்த எக்ஸர்சைஸ் பண்றதுனாலயே

ஆஹ் நிச்சயமா அஜித் ஆஹ் உடற்பயிற்சி பண்றதுனால இங்க யாரும் இறந்து போறதில்ல அதுக்காக அவங்க எடுக்கிற சில

செய்தி ஒண்ணு ஸ்டெராய்டோட பயன்பாட்டை அதிகமா ஒரு நபர் பயன்படுத்துறனாலதான் வந்து ஒரு உயிரிழப்பு ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல செய்தித்தாள்கள்லயும் சரி சமூக வலைத்தளங்கள்லயும் நான் பார்த்து படிச்சது இதுதான் இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரோஸ் எதனால வந்து அஹ் அஹ் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் இல்ல அதனால வந்து உயிரிழப்புகள் அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்ளிமெண்ட்ஸ்னால வந்து யாருக்குமே உயிரிழப்பு எல்லாம் நடக்காது சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சப்போர்ட் தான் பண்ணப் போகுது ஸ்டெரொய்ட்ஸ் வந்துதான் உங்களோட லைப வந்து பிளட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இங்கே நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் டே குடிச்சா உனக்கு வந்து டே டே ப்ரோடீன்னு ஒரு ப்ரோடுக்ட் இருக்கு டே ப்ரோடீன் குடிச்சா உனக்கு ஆஹ் லைக் பின்விளைவுகள் இருக்கும் சைடு எபக்ட்ஸ் இருக்கும் அப்படி கிடையாது சப்ளிமெண்ட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணும் அதை ப்ரொபரா யூஸ் பண்ணணும் ஆனா ஸ்டெரொய்ட்ஸ் வந்து ஸ்டெரொய்ட்ஸ்மே யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணி எவ்ளோ பேர் பார்த்திருக்கேன் ஆஹ் எங்க என் கூட என் ஓன் பிரதர் அவரு யூஸ் பண்ணி இருக்காரு ஆஹ் அது வந்து ப்ரொபரா யூஸ் பண்ணணும் லைக் நீங்க ப்ரொபரா வந்து டயட் இருக்கணும் ப்ரொபரா ஒர்கவுட்ஸ் இருக்கணும் அண்ட் ப்ரொபரான ஒரு மெடிகேஷன்ஸ்சும் இருக்கணும் இப்போ ஒரு ஸ்டெராய்டு வந்து ஹேர் லாஸ் வரும்ன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அத காம்பென்சேட் பண்ற மாதிரி லைக் இந்த ஸ்டெராய்டு எடுக்கும்போது ஹேர் லாஸ் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆஹ் முடிக்கு வந்து பயோட்டின் ஒண்ணு கொடுக்கணும் சோ அந்த மாதிரி காம்பென்சேட் பண்ணி கரெக்ட்டா எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா உயிரிழப்பு அது மாதிரி எல்லாம் இருக்காது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பாடி செக்கப் பண்ணிருண்ணும் லிவர் நல்லா இருக்கா கிட்னி நல்லா இருக்கா பிளட் பிரஷர் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிடணும் சோ ஸ்டெராய்டுஸ்ஸுமே உயிரிழப்பு எல்லாம் எடுத்துட்டு போகாது பட் யூஸ் பண்ணாம இருக்குறது நல்லது இந்த சும்மா சும்மா இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டெராய்டுஸ் எடுத்துதான் உடம்பு ஏத்துறாங்க சோ அவங்களுக்கு தேவையில்ல பிட்னெஸ் தான் வாழ்க்கை அப்படின்னு சில பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கு ஸ்டெராய்டுஸ் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உயிரிழப்பு எல்லாம் எடுத்துட்டு வராது புரிஞ்சிருக்கும்ன்னு நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அஹ் இப்போ எதா அதுல இருந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயம் குறையுது அப்படின்னா அத நம்ம உணவு பழக்கத்துல நம்ம எடுத்துக்கிட்டா அதுக்கும் இதுக்கும் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு உங்களுக்கு அது புரியுதுதானே

ஆஹ் டெய்லி நான் கரெக்ட்டா ஒர்கவுட்ஸ் பண்ணிடுவேன்

ஆஹ் இப்ப வந்துட்டு நம்ம ஒர்கவுட்ஸ் பண்றதை தாண்டி உணவு பழக்கங்களும் இருக்குது காலையில இந்த உணவு கண்டிப்பா சாப்பாடை சாப்பிட்டே ஆகணும் ஆஹ் இந்த இது ஒர்கவுட் பண்றவங்கெல்லாம் போயிட்டு சாப்பாடு சாப்பிடணும் மதியம் எனக்கு சாப்பாடு கம்பல்சரி எடுத்துக்கணும் அதே போல ஆஹ் ரொட்டீனா அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆஹ் அதைப் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா ரேஷ்மா உங்களுக்கு ஆஹ் என் என்ன என்னை கேட்டீங்கன்னா எனக்கு அதுல அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஆஹ் அறிவு இல்ல எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் சாப்பிடுவேன் எனக்கு பசிச்சுதுன்னா சாப்பிடுவேன் ஆஹ் அப்படி இருக்கற ஆள்தான் சாதாரணமான ஒரு

ஆஹ் ப்ரோபஸனல்லையே இருக்காங்க இல்லையா என்னை விட அவங்களுக்கு இதுல அவங்களுக்குதான் இதுல அறிவு ஜாஸ்தி அவங்க சொல்லணும்ன்னு நான் நினைக்கிறேன்

இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் இப்போ ஏதோ ஒரு சிக்கன் எடுக்குறீங்க அப்படின்னா சிக்கன் வந்து ஒரு ஒரு இப்போ எக்ஸர்சைஸ் பண்ற பாடிக்கு வந்து ஒரு டூ பிப்டி க்ராம்ஸ் எடுத்தாலே போதும் டெய்லி டூ பிப்டி க்ராம்ஸ் சிக்கன் எடுக்கணும் அஹ் இப்ப நீங்க நார்மலா இருக்கீங்க நார்மலா எதுவுமே ஒர்கவுட்ஸ்லாம் இல்ல ஜஸ்ட் நார்மல்லா வாக்கிங் போவேன் சும்மா வீட்டுலயே கொஞ்சம் ஏதோ ஏரோபிக்ஸ் அந்த மாதிரி ஏதோ சின்னதா பண்ற இல்ல ஜும்பா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ அந்த மாதிரி பண்றேன்னா நீங்க நார்மல்லா அந்த சிக்கன வந்து நார்மல்லா அது சமைக்கிற முறைதான் இருக்கு இல்லையா இப்போ ஒரு சிக்கன் வந்து நீங்க நார்மல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லது நீங்க எண்ணெயில போட்டு பாயில் பண்ணி இல்ல சிக்கன் பவுடர் அந்த மாரி இப்படியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க உங்க வெயிட்ட தான் இன்கிரீஸ் பண்ணும் அதோட இப்ப நீங்க ஆயில்ல போடும்போது அந்த சிக்கன்ல இருக்க ப்ரோடீன் சோர்ஸ கம்மியாகி சோர்ஸ் ஃபட் சோர்ஸ் தான் அதிகமாகும் சோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வெயிட் தான் பிடிக்குமே தவிர

இல்ல கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல காசு இல்ல என்னால எதுவும் பண்ண முடியாது எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இது பண்ணனும்ன்னா நிறைய பேர் சோயா சாங்ன்னா மீன்மகேர்ன்னு சொல்லுவாங்க அது அது சாப்புடவே மாட்டாங்க அதுவும் மெயின் சாப்புடவே கூடாது அப்படீன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஒரு சயின்ஸ் வேற இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு பிப்டி க்ராம்ஸ் வரையும் ஒரு மென் வுமேன் யாரு வேணா எடுத்துக்கலாம் பிப்டி க்ராம்ஸ் வரையும் எடுத்துக்கலாம் அது ஈஸியான வாங்கக்கூடிய மலிவான ஒரு ஒரு பொருள்தான் அண்ட் அதுல நிறைய ப்ரோடீன் சோர்ஸும் இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப்புல்லாவும் இருக்கும் சோ நீங்க மூணு வேளை சாப்பிடுறீங்க கன்னாபின்னான்னு சாப்பிடாம ஒரு நாலு வேளையா அஞ்சு வேளையா கொஞ்சம் பிரிச்சு சாப்பிடலாம் இப்போ காலையிலே சாப்பிடுறீங்க இப்போ காலேஜ் போனும்ன்னா பிரேக் டைம் இருக்கும் அங்கே கொஞ்சம் சாப்பிடலாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு ஒரு சுண்டல் இல்லை கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறது இல்லை ப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுறது அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டாலே நீங்க உங்களோட ஹெல்த்தி லைப் நல்லா இருக்கும் சோ இப்போ கிடைக்கிற பொருள் எதுவுமே நல்லது இல்ல சோ நீங்க ஓரளவுக்கு ப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த டைம்ல போயிட்டு நான் காபி குடிக்கிறேன் டி குடிக்கிறேன் பஜ்ஜி சாப்பிடுறேன் போண்டா சாப்பிடுறேன்னா கண்டிப்பா வெயிட் தான் போடும்

இதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நான் எடுத்துக்கிட்டா நீங்க சீக்கிரமா அதாவது ஒர்கவுட் பண்ணாமலே நீங்க வெயிட்ட குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழி இருக்கு அக்சுவலா இப்போ நீங்க வந்து ஒர்கவுட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்கன்னா மார்னிங்ல எழுந்து அட் லீஸ்ட் ஒரு ஒரு டென் தொளசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கணும் ஒரு ஒரு டேக்கு டென் தொளசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கறதுதான் ஒரு ஹெல்த்தியான ஹாபிட் சோ அதனாலதான் இங்க கார்டியோ பாதி பேர் கார்டியோ நடந்துட்டு இருக்காங்க அவ்வளவு நேரம் ட்ரெட் மில்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நீங்க ஏதாவது வாக்கிங் போறது எங்கேயாவது பார்க் அந்த மாதிரி ஏதாவது வாக்கிங் போயிட்டு நீங்க சாப்பிடுற அந்த கலோரிஸ் கவுண்ட்ன்றதுதான் இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமே நீங்க சாப்பிடறதை உங்க உடம்புக்கு தேவையான புட்ட விட நீங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டீங்கன்னா நீங்க இளைச்சிருவீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு போடுவீங்க நீங்க அதே லெவல்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஒரு டூ தொளசண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுது டூ தொளசண்ட் கலோரிஸ் தான் தேவைப்படுதுன்னா அந்த டூ தொளசண்ட்டே நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க சேம் வெயிட் தான் நீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் அதிலேயேதான் மைண்டைன் ஆவீங்க சோ இதுதான் அதோட

ஆஹ் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கார்டியோ அப்படீன்னா வந்து இந்த நடைபயிற்சியைதான் வந்து உங்களோட அந்த சாங்ஸ்ல கார்டியோ அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நடந்து எக்ஸர்சைஸ் அதுதான் வந்து கார்டியோன்னு சொல்லுவேன் ஆஹ் ஆஹ் எனக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு ஆஹ் இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள்ல படிச் படிச்சிருக்கேன் ஆஹ் ஒவ்வொருத்தருக்கு அவங்கவங்க ஆஹ் மன அழுத்தத்தை குறைக்கணும்னு அவங்கவங்க தனிப்பட்ட விஷயங்கள்ல செய்வாங்க இப்ப என்னை கேட்டீங்கன்னா நான் பெரும்பாலும் வந்து ஆஹ் பாட்டு கேட்பேன் ஆஹ் இல்லைஎனக்குப் பிடிச்ச இசைகள்ல வந்து கேட்டேன்னா என் மன அழுத்தம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் சில ஆஹ் சிலருக்கு வந்து உடற்பயிற்சினால வந்து தங்களோட மன அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது மிகப்பெரிய உண்மை ஆக்சுவலா வந்து நீங்க இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல கேள்வியும் கூட

அந்த ஹார்மோன் இருக்குதா இப்ப பெரோஸ் சொல்லிதான் எனக்கு தெரியுது

ஆஹ் டோப்போமைன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு அது பிரைன்ல வந்து சுரக்கும் சோ அந்த விஷயம் வந்து நீங்க என்ன உங்களுக்கு சந்தோஷம் தர்ற மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு அந்த விஷயம் செக்ரீட் ஆகும் இப்போ நீங்க நீங்க உங்களுக்கு புக் படிக்க பிடிக்கும்ன்னா நீங்க புக் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் இல்லையா அந்த டைம்ல இருக்கும் சோ வந்து சில பேருக்கு வந்து ஆஹ் ஒர்கவுட்ஸ் பண்ணும் போது அங்க ஹாப்பியா இருப்பாங்க அந்த ஒர்கவுட்ஸ் பண்ணும் போது அந்த டோபோமைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா செக்ரீட் ஆகும் சோ அதுக்காகதான் இப்ப லவ் பெயிலியர் இருக்காங்க இல்ல ஏதோ காதல் தோல்வி அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரின்னா நீங்க ஜிம் போகும்போது உங்களுக்கு அந்த செக்ரீஷன் ஆகும்போது அந்த டோபோமைன்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும் நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்கன்றதுதான் இதோட இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸே சோ அதனாலதான் மச்சான் நீ காதல் தோல்வியா போ ஜிம்க்கு போ அப்படின்னு சொல்ற விஷயம் அது ஆக்சுவலா இதுதான் இது இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் இதுதான் ஆனா சும்மா எல்லாரும் சொல்லுவாங்க போ ஜிம்க்கு போ நீ ரெடி ஆயிடுவே நீ மறந்துடுவ எல்லாம் ஆக்சுவலா மறந்திருவாங்க உண்மையாவே ஒரு த்ரீ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் இல்ல ஒன் இயர்ல வந்து டைம் ஹீல் பண்ணிடும் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட பிட்னெஸ் வந்து கண்டிப்பா அந்த வலியை ஹீல் பண்ணிடும் அதுதான் விஷயம் மறக்குறாங்க அப்படின்றதை தாண்டி அவங்களோட கவனம் அப்படின்றது மாறுறதுனால இந்த விஷயம் தெரியாம போயிடுன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் கண்டிப்பா ரேஷ்மா ஆஹ் அவுங்கவங்களுக்கு புடிச்ச விஷயத்த சொன்னா மன அழுத்தம் குறையுது இதுல வந்துட்டு ஜிம்க்கு போறதும் ஒண்ணு ஆஹ் சில பேர் வந்துட்டு ஒரு அஹ் குறிக்கோள் வச்சிட்டு போங்க அதாவது நான் ஜிம்ல வந்துட்டு போயிட்டு என் பாடி பிட்னஸ் ஆக்கி நான் பாடி பில்டர் ஆகணும் அப்படினு சொல்லி சில பேர் போவாங்க ஆஹ் இப்ப வந்துட்டு ஆஹ் சில பேர் வந்து உடல் கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சில பேர் வந்து இந்த காதல் தோல்வி சொன்ன நண்பர் சொன்னாருல்ல காதல் தோல்வி இப்ப எனக்கு லவ் பெயிலியர் அதனால நான் போயிட்டு ஜிம்க்கு போறேன் ஜிம்க்கு போயிட்டு நான் ஒர்கவுட் பண்ணி அஹ் ம` இது உம் இப்படி இந்த வாரணம் ஆயிரம் படத்துல சூர்யா போவாருல்ல அந்த மாதிரி சில பேர் எல்லாம் இருக்காங்க பெரோஸ் நீங்க அந்த மாதிரி சில பேரை பார்த்திருக்கீங்களா சில பேர் இல்ல பார்த்த பாதி பேருக்கு பார்த்த பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க சோ நான் ஜிம்முக்குள்ள போனதுமே அதுதான் காரணம் ஆஹ் அதுக்கு அப்புறம் ஜிம் தான் என்னோட வாழ்க்கைய மாத்துச்சுன்னு நான் நம்பிட்டு இருக்கேன் சோ நிறைய பேரோட வாழ்க்கையும் உடல் பயிற்சி பிட்னெஸ் தான் மாத்தி இருக்குன்னு நானும் பார்த்துட்டுதான் இருக்கேன் ஆஹ் பெரோஸ் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இப்ப நீங்க சொன்னீங்க அந்த உடற்பயிற்சினால வந்து என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட நன்மைகள் எதாச்சும் எங்க ரெண்டு பேர்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா உம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய கான்பிடென்ஸ் எல்லாம் கிடையாது சோ இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே வந்து நான் என்னால பேச முடியாம எனக்கு தெரியும் ஆனா அத சொல்ல முடியாம எல்லாம் நான் நிறைய இடத்துல நின்னு இருக்கேன்

ஆஹ் ஓவர் கான்பிடென்ஸ் ஆகி கொஞ்சம் ஓவர இருக்கவங்க எல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன் பட் வந்து ஓகே நான் ஹெல்த்தியா இருக்கேன் நான் ஹாப்பியா இருக்கேன் நான் பார்க்க நல்லா இருக்கேன் இது எல்லாமே கூட உங்களுக்கு கான்பிடென்ஸ கொடுக்குன்னுட்டு நான் நம்புறேன் நீங்க ஒரு ஒரு டிரஸ் போட்டு ஒரு ஒரு நீட்டா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அங்க ஒரு கான்பிடென்ஸ் இருக்கும் ஆனா நீங்க ஒல்லியா ஒரு டிரஸ் போட்டு அப்படி ஒரு மாதிரி போகும்போது அந்த ஒரு கான்பிடென்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்களோட விருப்பம்தான் ஆனா நீங்க ஹெல்த்தியா பாக்க நல்லா இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கான்பிடென்ஸ் லெவல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் சோ அத நான் என் லைப்ல பீல் பண்ணியிருக்கேன் ஆஹ் ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஒரு தியானேஷ்க்கும் இப்ப இருக்கிற ஒரு ஒரு பையனுக்கும் ஒரு டிஃபரென்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா பெரோஸ் இப்போ எனக்கும் சில கேள்விகள் எல்லாம் இருக்குது ஆஹ் இந்த ஜிம்முக்கு போறதுனாலே என்னென்ன ஏற்படும் நன்மைகள் என்ன உடல் கட்டுப்பாட்டை தவிர்த்து வேற எதாவது இருக்குதா பெரோஸ் இப்போ நீங்க ஜிம்க்கு போறீங்க அப்படின்னா இப்போ எல்லாரோட வாழ்நாளும் இப்போ வந்து ஒரு சிக்ஸ்ட்டி செவென்ட்டில வந்திருச்சு அந்த டைம்ல எல்லாம் நூறு வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க இப்போ ஒரு இப்போ ஒரு நார்மல்லா ஒரு சிக்ஸ்ட்டி செவென்ட்டி தான்டறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சோ உங்களோட லைப்ஸ் பேன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஏன் அப்படி நான் ஆக்சுவலா லைப் ஸ்பேன் உண்மையாவே அதிகமா இருக்கும் நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க ஆஹ் அதைத் தாண்டி வந்து நீங்க வயசானாலும் இளமையா இருக்கீங்க ஆஹ் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆஹ் எங்க ஜிம்ல ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து செவென்ட்டி செவென்ட்டி பிளஸ் சம்திங் ஆனா ஆள் பார்க்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிப்டி பைவ் மாதிரிதான் இருப்பாரு அவரு கிட்டத்தட்ட அவரோட பிப்டி-பைவ் இயர்ஸா அவரு ஒர்கவுட் பண்ணிட்டு இருக்காராம் ஆனா அவரு வயசே இருவத் ஐம்பத்தி அஞ்சு வயசு மாதிரிதான் இருக்கும் சோ அது ரொம்ப அதெல்லாம் ஒரு பிளஸ் தானே நீங்க ஹெல்த்தியா நீங்க இருக்கீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க வேலை செய்யறீங்க எண்டு ஆப் தி டே நீங்க ஹெல்த்தியா தான் இருக்கணும் ஆஹ் எண்டு ஆப் தி டே அதுதான் முக்கியம் இல்லையா நீங்க என்னெல்லாம் சேர்த்து வச்சீங்கன்றதைத் தாண்டி நீங்க எப்படி ஹெல்த்தியா எப்படி ஹாப்பியா லீட் பண்ணீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ ஜிம் ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்குப் குடுக்கும் அதுதான் உண்மையும் கூட கண்டிப்பா பெரோஸ் கண்டிப்பா பெரோஸ் தெரியுது சில விஷயம் உம் ஜிம்க்கு போனா உடல் கட்டுப்பாடு இருக்கும் ஆனா அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்றவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மம்பட்டியை புடிச்சு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பாப்பாங்க ஒரு மூட்டையை தூக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாம் உடல் அப்பவும் கட்டுப்பாடோட தான இருந்தது ஏன் இப்ப இந்த மாதிரி வேலை எல்லாம் யாருமே செய்ய மாட்டேங்குறாங்க ஆஹ் அப்ப அப்ப இருந்த வேலைகளை இப்ப யாரும் செய்யறதில்லைன்னு சொல்ல முடியாது அஹ் இப்போ வீட்டிலேயே இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையிலதான் வந்து ஆஹ் அதுவே ஒரு எக்ஸ்ர்சைஸ் அப்படின்னுதான் வந்து ஒரு திரைப்படத்துல கூட வந்து சூப்பர்ஸ்டார் ரஜினி சொல்லியிருப்பாங்க ஆஹ் இத ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் அஹ் நம்ம உடம்புக்கு தேவையான எக்சர்சைஸ எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்றதுதான் நான் நினைக்கிறேன் போயிட்டு ஒரு ஆஹ் எப்படி சொல்றது ஆஹ் எஸ் நம்ம டே டுடே லைப்ல டெய்லி பண்ற ஆக்ட்டிவிட்டிஸ்லயே வந்து

ஆஹ் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லுவாரு ஆஹ் சின்னச் சின்ன விஷயங்களிலுமே உடற்பயிற்சி அப்படின்றது இருக்குன்னுதான் நான் நம்பறேன் பெரோஸ் நீங்க இதைப்பத்தி என்ன நினைக்கறீங்கன்னா நீங்க அந்த துறையிலேதான் வேலை பாக்குறீங்க நீங்க இத நம்பறீங்களா இது மாரி சின்னச் சின்ன விஷயங்கள்லயுமே வந்து உடற்பயிற்சி இருக்குன்னு சொல்றீங்களா அப்படி இல்ல நான் வந்து ஜிம்க்கு போனா தான் வந்து அது அது சரியான உடற்பயிற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா நீங்க வந்து சும்மா இல்லாம நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதுவே போதும் இப்போ இப்போ இப்போ IT கம்பெனி எல்லாம் இருக்கு நிறைய IT கம்பெனிகுள்ள எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சோ அவங்க வந்து காலையில இருந்து சாயந்திரம் வரையும் என்ன பண்ணப் போறாங்க உட்கார்ந்துட்டுதான் இருக்கப் போறாங்க இல்லையா அப்புறம் ஒரு ட்ராவல் இருக்கும் வீட்டுக்கு வருவாங்க ஆஹ் அவங்க ஒர்க் சாப்பிடறது ஏதாவது பேமிலி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தூங்கதான் போறாங்க சோ பெருசா அங்க வந்து எந்த ஒரு மெட்டபாலிசமும் அங்க நடக்காது பெருசா எதுவுமே நடந்திருக்காது சோ அதனாலயே வந்து உங்களுக்கு தொப்பை போட்டுருது அஹ் பேஸ் எல்லாம் ஒரு மாரி ஆகறது அந்த மாரி நிறைய இருக்கும் சோ ஒன்னு நீங்க என்ன வேலை ஆனா ஒரு நாளைக்கு வந்து டென் தொளசண்ட் ஸ்டெப்ஸ் நடந்துருங்க ஒரு எயிட் ஹௌர்ஸ் நைன் ஹௌர்ஸ் ஸ்லீப் தூங்கிருங்க அப்புறம் உங்களுக்கு ஒர்க் நீங்க என்ன ஒர்க் வேணா பண்ணுங்க வீட்டுல இருக்கீங்களா வீடு வேல கூட செய்யலாம் ஒரு கைன்ட் ஆப் ஒர்க்ஸ் தான் அது பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ஆஹ் லைக் அங்க பர்ன் தான் ஆகப்போகுது பேட் பர்ன் எல்லாமே நடக்கத்தான் போகுது

கிட்சன்லதான் ரெடிஆகுது நீங்க சாப்பிடற உணவுப் பொருள்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால தேர்ட்டி பெர்ஸண்டாஜ் தான் இந்த ஒர்கவுட்ஸ் இது எல்லாமே நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா நடக்கிறது ஓடுறது பிடிக்கிறதுன்னு இருந்தாலே அதுவே போதும் நீங்க ஒர்கவுட் பண்ணிதான் நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது சாப் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே போதும் பர்கர் பீசா அது இதுன்னு நம்ம சாப்பிட்டு ஒண்ணுமே கிடைக்கப் போறது இல்ல சோ இதுதான் இதுதான் ஒரு பேசிக் பிட்னஸ் ஆஹ் கண்டிப்பா பெரோஸ் இப்போ நீங்க உணவு பத்தி பேசுனப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இப்போ வந்து பாஸ்ட் புட்ன்னு சொல்றாங்கல்ல ஆஹ் இப்போ வந்து எண்ணெய் இல்லாம எந்த பொருளுமே சமைக்க முடியாது ஒண்ணு ஒரு விஷயம் ஆஹ் வந்துட்டு இப்போ பாஸ்ட் புட் அப்படின்னு சொன்னா இப்ப சிக்கன் ரைஸ் ஆஹ் வெஜ் ரைஸ் அந்த மாரிலாம் சொல்றாங்க இது வந்து எண்ணெய்கள் அதிகமா சேர்க்கப்படுது அது சேர்க்கிறதுனால ஆஹ் சில இதெல்லாம் வருது ஆஹ் அதைப் பத்தி உங்களுக்கு என்ன ரேஷ்மா உங்களுக்கு தெரியுமா ஆஹ் நிச்சயமா இங்க பாதி பேரு வந்து ஆரோக்கியத்தை சாப்பிடறதை தாண்டி ருசிக்கு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஆனா நம்மள்ல சில பேருமே சில நேரம் ஆஹ் சில உணவுகளை வந்து இல்ல இது எனக்கு புடிச்ச ருசியில இருக்கு எனக்கு புடிச்ச டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னுதான் சாப்பிடறோம் ஆரோக்கியத்தை தாண்டி ருசி அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடி வந்து நிக்குதுன்னுதான் என்னோட கருத்து பெரோஸ் இப்போ நீங்க சொல்லுங்க அஜித் கேட்ட கேள்விக்கு இந்த கேள்விக்கு உங்ககிட்ட எதாச்சும் பதில் இருக்கா இல்ல உங்களுடைய கருத்து எதாவது

ஆஹ் அதனால பெரிய வருமானம் எல்லாம் இருக்கா அப்படின்னா அவ்ளோ எல்லாம் இல்ல ஆனா வந்து நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரு ஒன் இயர் ஆதான் இது பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைம்ல வந்து நான் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்தது அதுதான் எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் அது ஆக்சுவலா ஆனா அத எப்படி சமைக்கிறோன்றதுதான் அப்படியே நிறையா ஊத்துறது எண்ண அதி கன்னாபின்னான்னு ஊத்தறது அப்படி இல்லாம நீங்க வீட்ல சமெச்சு நீங்க சிக்கன் ரைஸ் சாப்பிடறீங்கன்னா சிக்கன்ல இருந்து உங்களுக்கு ப்ரோடீன் கிடைக்கும் கண்டிப்பா அதுல எக் முட்டை போடப்போறீங்க அதுல இருந்து உங்களுக்கு ப்ரோடீன் கிடைக்கும்

நிறைய பேருக்கு அது தெரியவும் இல்ல டயட்ல இருக்கிறவங்ககிட்ட எப்படி நீ சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம் கண்டிப்பா சாப்பிடலாம் அத ஒன்னு என்ன கொஞ்சம் கம்மியா ஊத்துங்க

ஒரு நார்மல் டேஸ்ட்ல நல்லா இருக்கிற மாதிரி உங்களால சாப்பிட முடியும் அப்படின்னா அத நீங்க சமைக்கறீங்க அது வந்து ஒரு சிக்கன் ரைஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சோர்ஸ் அது அத நீங்க ஏன் வந்து இங்க நிறைய பேர் அத சாப்பிட கூடாதுன்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அத ப்ரொபரா சமைங்க கண்டிப்பா பெரோஸ் இப்ப எண்ணெயைப் பத்தி சொன்னீங்க ஆஹ் எண்ணெய் வந்து அதிகமா சேர்க்கக்கூடாதுன்னு இப்ப வந்து ஆஹ் இந்த நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்ல சுத்தமான நல்லெண்ணெய் செக்குல போட்டு ஆட்டுனது இந்த எள்ளுகள்ல இருந்து எடுப்பாங்க கொஞ்சம் வயிற்று புண்ணெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதிகமா சேர்த்து அதாவது சாதத்தோட அந்த எண்ணெயை சேர்த்து சாப்பிட்டா வயிற்று புண்ணெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க ரேஷ்மா இத கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆஹ் கேள்விப்பட்டிருக்கேன் அஜித் இப்ப பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொதுவா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுடைய ஆஹ் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து நல்லெண்ண ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ பெரோஸ்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ பொதுவா உடற்பயிற்சி கூடத்துக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் என்னால வந்து என்னோட உடம்ப வந்து தயார்படுத்திற முடியுமா அப்படின்னுதான் பாதி பேர் வந்து நினைச்சுட்டு வருவாங்க இப்போ எடுத்துக்காட்டா சொல்றேன் இப்ப நானே ஒரு ஜிம்குள்ள போகணும் இல்ல ஜிம்க்கு போனும் அப்படீன்னு நினைக்கிறன்னா எனக்கு ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நான் நினைக்கிற மாதிரியான ஒரு ஒரு உடல் ஆரோக்கியம் எனக்கு வேணும் அப்படீன்னா அது என்னால எடுத்துக்க என்னால எனக்கு அது கிடைச்சிருமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி இல்ல அதுக்கு நிறைய காலம் தேவைப்படும் இல்ல வந்து அவசரம் இருக்கக் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க வந்து ஒரு சிக்ஸ் மன்த்ஸ் இல்ல நீங்க வந்து ஒரு டூ இல்ல த்ரீ மன்த்ஸ் இரண்டு இல்ல மூன்று மாதத்துக்குள்ளேயே உங்களால வந்து உங்களுக்கு புடிச்ச ஒரு ஒரு கைன்ட் ஆப் ஒரு உடல்வாகு தேவைப்படும் இல்லையா சோ அதுக்குள்ள அதுல பாதி நீங்க பண்ணிடலாம் அதுல நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரியும் இல்லையா சோ அந்த டிஃபரென்ட்லயே வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஒரு இது கிடைக்கும் இப்போ நீங்க பர்ஸ்ட் ஒரு பைவ் மந்த்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரையும் உங்களோட வெயிட் வந்து செமையா டக்கு டக்கு டக்குன்னு ரெடுயூஸ் ஆயிடும் ஸ்பீடா ரெடுயூஸ் ஆயிடும் ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணும் போதுதான் ரொம்ப கொஞ்சம் போராட்டமா இருக்கும் சோ வந்து நீங்க பர்ஸ்ட் நீங்க ஈசியா உடம்பு குறைச்சு அது உங்களுக்கு ஒரு கைன்ட் ஆப் ஒரு கான்பிடென்ஸ் குடுக்கும் இல்லையா அந்த கான்பிடென்ஸே வந்து நீங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா பொறுமை கொடுத்திரும் அந்த பொறுமை வந்து கண்டிப்பா வந்து நீங்க பண்ணலாம் பண்ணலாம் சரி குறைக்கலாம் குறைக்கலாம் பரவாயில்லை அப்படின்ட்டு நீங்க டைம் அதுக்கு நீங்களே குடுப்பீங்க நீங்க பர்ஸ்ட் போயிட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெயின் ஆகணும் நீங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இஷ்டத்துக்கு இருந்துட்டு நா ஜிம் போற உடம்பு குறையலை இல்லை உடம்பு ஏறலைன்னு நினைச்சா அப்போ வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ப்ரொபரா ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் போர்த் மந்த் பைவ்த் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக் வந்து நீங்களும் டைம் கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒன் இயர் ஒன் இயர்க்குள்ள இல்ல டூ இயர்ஸ்குள்ள நீங்க நினைச்ச விஷயத்த நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் கண்டிப்பா பெரோஸ் இப்ப வந்துட்டு நம்ம இறைச்சின்னு ஒண்ணு சொல்றோம்ல இப்போ அஹ் கோழிக்கறி அஹ் சிக்கன் சாப்பிடுறோம் இதுல வந்துட்டு ரெண்டு வகை இருக்குது ஒண்ணு நாட்டுக்கோழி இன்னொன்னு பிராய்லர் இது ரெண்டு இதுக்கும் உள்ள வேறுபாடு என்ன இது சாப்பிட்டா தான் நமக்கு வந்து உடல் கரெக்டா இருக்கும் அப்படீன்னு சொல்லிட்டு எத சொல்லுவீங்க இப்போ பிராய்லர் கோழியும் இப்போ அவ்வளவு நல்லது கிடையாது அது இன்ஜெக்ஷன் அப்படி இப்படின்னு நிறைய ப்ரோஸ்ஸஸ் இருக்கு சீக்கிரம் வளரணும் அதே மாதிரி நிறைய பண்றாங்க இப்போ நீங்க நாட்டுக்கோழியும் வந்து வெளியிலே வாங்குறது அது அவ்ளோ தரமா இருக்குமா கரெக்ட்டா இருக்குமான்னு தெரியலே மே பி சப்போஸ் இப்போ வீட்டிலே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கோழி வந்து கரெக்ட்டா இருக்கும் அது சாப்பிடலாம் அது வந்து தாராளமா சொல்லலாம் என்னால நான் தாராளமா சொல்லுவேன்

பிராய்லர் கோழி எல்லாம் ரொம்ப தரக்குறைவாதான் இருக்கும் சோ நம்ம சாப்பிடுற புட் இப்ப மாறிட்டே இருக்கு ரொம்ப மட்டமான பொருள்தான் கிடைக்குது சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா சாப்பிட்டுட்டு

கண்டிப்பா பெரோஸ் ரேஷ்மா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஆஹ் நிச்சயமா அஜித் ஆஹ் இப்போ இந்த உடற்பயிற்சி அப்படின்ற விஷயத்திலே நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்யறாங்களோ அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுது இப்ப பெரோஸ் பாத்தீங்கன்னா அந்தத் துறையிலேயே இருக்கறதுனால

ஜிம் போறவங்க இல்ல உடற்பயிற்சியில ஈடுபட்டிருக்கவங்க செய்யக்கூடிய தவறுகள் இதுதான் வந்து ஆஹ் மோஸ்ட் ஆப் தி பீப்புள் செய்யற ஒரு காமன்னான ஒரு வ்ராங் அப்படின்னா என்னவா இருக்கும் ஒரே விஷயம்தான் எல்லாருமே வந்து காமன்னா ஒரே ஒரு தப்புதான் பண்ணுவாங்க எனக்கு சீக்கிரம் உடம்பு ஏறிடணும் சீக்கிரம் உடம்பு குறைஞ்சுறணும் இதுதான் இது ஒரே தப்புதான் அந்த தப்பைதான் வேற வேற வகையா செஞ்சிட்டு இருப்பாங்க ஒருத்தர் ஒரு கைன்ட் ஆப் ஒரு வகையில செய்வாரு இன்னொருத்தர் இன்னொரு விதமா செஞ்ட்டு இருப்பாரு ஒருத்தர் ஸ்டெராய்டுன்னு போவாரு ஒருத்தர் பாட் பர்னெர்ன்னு போவாரு ஒருத்தர் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு போவாரு ஆனா நீங்க வந்து ப்ரொபரா ஒரு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்போ நீங்க குண்டாயிட்டீங்க அப்படின்னா ஆஹ் லைக் வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் போட்டுருப்பீங்க இல்லையா எடுத்து இப்ப பிப்டி KG ல இருந்த ஒரு ஒரு ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ டக்குனுலாம் ஒரு எண்பது கிலோ போயிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா சோ கொஞ்சம் கொஞ்சமா போயிருப்பாங்க சோ வெயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஆனா வந்து இல்ல எனக்கு சீக்கிரமா குறைஞ்சிரும் எனக்கு ஆறு மாசம் தான் டைம் இருக்கு நான் சீக்கிரம் குறைஞ்சிடணும் அப்படின்னு மத்த இந்த ஸ்டெராய்டு அந்த மாதிரி பிற பல பேரை நான் பார்த்திருக்கேன் சோ அந்த தவறை பண்ணாம நீங்க கொஞ்சம் டைம் குடுங்க நீங்க டைம் குடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சோ அதுதான் இந்த தப்பு தான் நான் நிறைய பேர்கிட்ட பாக்குறேன் சீக்கிரமா உடம்பு குறைச்சிடணும் சீக்கிரமா உடம்பு ஏத்திரணும் அதுக்கு அது வாய்ப்பே கிடையாது கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் எல்லாமே நடக்கும் ஆஹ் கண்டிப்பா பெரோஸ் இப்போ நாங்க பேசின வரைக்கும் எல்லாருக்கும் என்னென்ன புரிஞ்சதுன்னு தெரியும் இப்போ உடல்லே கட்டுக்குள்ள வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் பெரோஸ் சொன்னாரு ரேஷ்மா உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்ன்னு நினைக்கிறேன்

இந்த விவாதத்தை முடிச்சிட்டு நம்ம அடுத்தது ஒரு புதுசா ஒரு தலைப்பு எடுத்து நம்ம பேசலாம் ஆஹ் நன்றி பெரோஸ் நன்றி ரேஷ்மா

அவள் கிட்டேயும் அதான் சொல்லிட்டு இருக்கோம், படிச்சுரு படிச்சுட்டு அதை எப்படியாவது முடிச்சுட்டீன்னா

இல்ல அதை முடிச்சுட்டான்னா அதுல இருந்து அவன் எப்படி முன்னுக்கு வரணும்னு அவனே முடிவு பண்ணிடுவான் ஹம் நான் அது தானுங்க சொல்றேன், உனக்கு தேவை அதை முடிச்சுருப்பா diploma வந்து ஒரு ஒரு

படிச்சிட்டு நீ இது பண்ணினீனா உனக்கு கொ diploma முடிச்சு diploma நீ கையில வாங்கிடீன்னா அதுக்கப்பறம் உன் விருப்பம் நீ என்ன எவ்ளோன்னாலும் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு

அவன் ஒண்ணுமே சொல்லல சரிம்மா சரி தலைய மட்டும் ஆட்டுனாப்ல படிக்கணும்னு நினைக்குறாப்ல ஆனா முடியல

six o'clock ல இருந்து five thirty ல இருந்து seven o'clock வரைக்கும் இல்ல six o'clock ல இருந்து seven thirty வரைக்கும். போயிட்டு வருவாப்ல, வந்து படிக்கணும்ல நந்தினி படிக்கிறது தானே main உ மனசுல ஞாபகம் வச்சு படிக்கணும் படிக்கணுன்றத விட எழுதணும் அத இப்ப என்ன பண்ணணும் எழுதுறதுக்கு நிறைய books எல்லாம் பாக்கணும் எல்லாம் பாக்கணும் அது தெரியல நம்ம சொன்னா புரிஞ்சுக்க முடியல இப்போ maximum எல்லா video வும் you tube லயும் வருதுக்கா

பாக்குறதுக்கும் நிறைய இருக்கு, நான் அதையும் சொல்லுவேன். நீ mobile பாக்குறதை நீ இந்த மாதிரி பாரு எப்படி எழுதணும் எப்படி இது பண்ணணும் ஒரு ஒரு chapter படிக்கும் போது அதை நீ mobile ல பாத்தீன்னாலே உனக்கு அழக்கா explain பண்ணி புரிய வைக்கிறாங்க, அதை நீ பாத்து இது பண்ணிக்கோ அப்படின்னு எல்லாமே சொல்லுவேன் நானு நீ பாத்து பண்ணு பண்ணிட்டு உனக்கு எப்படி புரியுதுன்னு பாத்து எழுது அப்படின்னு நான் ஆனா சொன்னேன் நானு doctor போ hospital போகும் போது வா எங்கூட வா, அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை பாரு

வெளிய என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேன்னுது பசங்களுக்கு காலையில எழுந்திருக்குதுங்க வீட்டுள்ள tiffin சாப்பிடுதுங்க mobile பாக்குதுங்க school போகுதுங்க college போகுதுங்க வருதுங்க tuition போதுங்க வருதுங்க